சில பிள்ளைங்க வந்து college கல்லூரிக்கு போகவே விரும்பமாட்டாங்க. இன்னும் ஒரு சில பேரு வந்து ஹம் கல்லூரின்னு தானன்னு சொல்லி ஒரு இதுல வந்து ஒரு அசால்ட்டுல வந்து படிக்காம இருப்பாங்க. நம்ம படிச்சு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி யோசிப்பாங்க. அதனால வந்து நம்ம அஹ் college வந்து ஹம் பள்ளிக்கூடத்துல எப்படி படிச்சோமோ, அதே மாதிரி நம்ம க~கல்லூரி வாழ்கைலயும் படிச்சோம்னா, நம்ம வந்து அடுத்தடுத்த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 நமக்கு வந்து, நம்ம நல்ல mark எடுத்து, நல்ல percentage ல இருந்தோன்னா, அங்கேயே எதாச்சும் பெரிய பெரிய campus interview ல எல்லாம் எடுத்து, நமக்கு வந்து ஹம் நிறைய salary லாம் கிடைக்கும். அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு உதவி செய்வாங்க நமக்கு. இதே நம்ம அந்த time வந்து படிக்காம விளையாடிட்டு இருந்தோன்னா, நமக்கு வந்து, ஒரு நல்ல வேலை கிடைக்காது. நம்ம தான் அப்பறம் எதாவது வேலை எதாவது company ல வேலை தேடனும் அந்த மாதிரி இருக்கும். அதனால வந்து நம்ம கல்லூரி படிக்கும் போதே அஹ் clear ஆ எல்லா பாடமும் படிச்சு pass ஆயிட்டோன்னா, நமக்கு வந்து ஒரு நல்ல வேலையும் கிடைக்கும். இன்னொண்ணு நம்ம~நமக்கு வந்து நாலு பேரு, நாலு விஷயத்தையும் சொல்லி தந்துருப்பாங்க. அது வந்து நமக்கு,

அதனால வந்து எப்போவுமே நம்ம, ஹம் கல்லூரி வாழ்கைய தான் முதன் முதலா பாக்கணும். அஹ் கல்லூரி வாழ்கையில இப்போ சண்டை வரலாம். அஹ் senior பசங்க, அந்த மாதிரி எல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும், நம்ம வந்து தைரியமா நின்னு ஆஹ் face பண்ண தொடங்கிட்டோன்னா, நமக்கு வந்து யார பத்தியும் பயம் இருக்காது. உம் எந்த எந்த ம~மக்கள பத்தியும் பயம் இருக்காது. நமக்குள்ள வந்து நம்ம வேலை எல்லாம் correct ஆ இருந்தோன்னா, நம்ம வந்து, யாரும் ஒண்ணும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து ஹம் கல்லூரில படிக்க வைக்கிறதுக்கும், இப்போ வந்து first graduate அந்த மாதிரி எல்லாம் வந்தனால, யாருக்கும் அந்த புள்ளைங்களுக்கு எல்லாம் fees எல்லாம் கொறைவா இருக்கும். இன்னும் சில college லலாம் தான் சில கல்லூரில எல்லாம் தான் இப்போ வந்து ரொம்ப நிறைய fees இந்த பணம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப பெரிய college ஆ இருக்கும்.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 அவங்களோட திறமை எல்லாம் வெளிப்படுதுறதுக்கு நிறைய போட்டி எல்லாம் வைப்பாங்க. அதுல எல்லாம் வந்து அவங்க வந்து நல்ல முன்னுதாரணமா இருப்பாங்க. அதனால வந்து இப்போ நம்ம கல்லூரில படிச்சா நம்மளோட திறமையும் வெளிப்படும். அதே நேரம் நம்ம வந்து ஒரு படிக்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால வந்து நம்ம எப்போவுமே ஆஹ் கல்லூரி வாழ்க்கைய வந்து நம்ம, ஹம் ரொம்ப நல்ல படியா படிச்சு முடிச்சு, அதுல இருந்து ஒரு நல்ல வேலை தேர்வாகி வெளிய வந்தாதான் நமக்கு வந்து ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும். அதனால வந்து எப்போவுமே நம்ம வந்து, ஹம் கல்லூரி வாழ்க்கைய வந்து ரொம்ப நமக்கு பிடிச்ச சாதனமா மாத்தி, அஹ் நமக்கு பிடிச்ச மாதிரி அதுல வந்து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 இந்த பொண்ணா, நல்லா படிக்கும். அந்த மாதிரி ஒரு பேரை வந்து நம்ம காப்பத்தணும். அதனால வந்து, எப்போவுமே நம்ம கல்லூரி வாழ்க்கைய பாத்து, அதுல வந்து, அஹ் ரொம்ப தேர்ந்தெடுத்து இருந்தோன்னா, எப்போவுமே நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அதனால நமக்கு வந்து பிடிச்ச துறைய தேர்ந்தெடுத்து படிக்கணும். அதனால எப்போவுமே, ஹம் கல்லூரி வாழ்க்கைய வந்து, நம்ம வந்து ஒரு, ஒரு படிக்க கூடிய ஒரு அஹ் பாடமா கத்துத்தர ஆசிரியர்களுக்கும் மதிப்பு கொடுத்து, ரொம்ப பெருமை சேர்க்கணும். வணக்கம் நான் கீதா பேசுறேன் இன்னைக்கு நம்ம பேசப்போறது கல்வியப் பத்தி கல்வி வந்து அனைவருக்கும் முக்கியமான ஒன்று அது நான் சொல்லித் தெரிவது கிடையாது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று கல்வி கல்விதான் உங்களுடைய அடுத்த உம் இதுக்கு நம்மள கொண்டு சேர்க்கிறது வந்து கல்வி மட்டும்தான் கல்வி நம் வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமான ஒன்று

நம்ம தெரிஞ்சுக்கணும் கல்வி மிகவும் இன்றியமையாத ஒன்று

நம்ம வந்து அதை எழுதுறதுக்கு நம்ம வந்து கஷ்டப்பட தேவை கிடையாது அதனால நம்முடைய பள்ளி பாடத்திட்டங்கள்ல மாற்றங்கள் கொண்டு வந்து அந்த எந்த ஒரு நுழைவுத் தேர்வுக்குமே நம்மள தயார்படுத்திக் கொள்ளுகிற அந்த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 இந்த மாதிரி நம்ம எப்பவுமே நம்மளுடைய ஆஹ் ஒரு குறிக்கோள் வச்சிருப்போம் நம்ம வந்து ஒரு இது ஆகணும் ஒரு doctor ஆகணும் வக்கீல் ஆகணும் இந்த மாதிரியான ஒரு குறிக்கோள் ஒரு மருத்துவர் ஒரு ஒரு வழக்கறிஞர் ஒரு ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி நான் ஒரு வங்கியின் வேலைக்கு செல்ல வேண்டும் இந்த மாதிரி நிறைய ஆசைகள் நமக்குள்ள வச்சிருப்போம் இப்ப எதுக்கு நம்ம போனாலுமே எல்லாத்துக்கும் ஒரு நுழைவுத் தேர்வு இருக்கு அந்த நுழைவு தேர்வுல நம்ம தேர்ச்சி அடையாமல் போகும்போது நம்மளுக்குன்னு ஒரு விரக்தி ஏற்படுது

அப்போ அவங்க அது~ அதுல அதிகமான மதிப்பெண் எடுக்கற மாணவர்கள் இன்னும் அதிகமா இருக்காங்க அவங்களுக்கு இது இந்த மாதிரி துறைகள் அவங்க தேர்ந்தெடுக்கும்போது அவங்களுக்கு அது வந்து ரொம்பவே கடினமான ஒரு வி~ விஷயமாக இருக்கிறது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

எளிதாக வென்று காட்டலாம் நம் பாடத்திட்டத்தின் மாற்றம் கண்டிப்பாக வேணும் அது மாதிரி அனைவருக்கும் கல்வி கண்டிப்பாக வேணும் பெண் குழந்தைகளுக்கு எது தர்றோமோ இல்லையோ கல்விய கண்டிப்பாக தரணும் ஏன்னா அந்த கல்வி அவங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப் பெரிய முன்னேற்றமாக இருக்கும் அவங்களுக்கு கல்வி மிக மிக அவசியம் நம்ம எவ்~ எவ்வளவு வந்து நம்ம ஆண் பிள்ளைங்களுக்கு எவ்ளோவு e~ e~ எவ்வளவு சரிசம பங்கு நம்ம கொடுக்கிறோமோ கல்விக்கு அதே அளவுக்கு சரிசமமான பங்கு பெண் குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டும் இப்ப நிறைய பெண் குழந்தைகளுக்கு குடுக்கதான் செய்யறாங்க ஆனா நிறைய இடங்கள்ல குடுக்காமையும் இருக்காங்க குறிப்பான சில கிராமப் பகுதிகள்ல அந்த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 கண்டிப்பான முறையில குடுக்கப்படணும் இந்த கல்விதான் அவங்களுடைய எதிர்காலம்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 அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில சாதிக்கிறாங்க அவுங்க எல்லா விதத்திலயும் சுதந்திரமாக இருக்கிறாங்க அந்த சுதந்திரத்தை நம்ம கிட்ட இருந்து கல்வி குடுக்குது நமக்கு எழுத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் மாதிரி நம்ம நம்ம வந்து படிக்கலாம் நம்ம விருப்பப்பட்ட துறை படிக்கலாம் அந்த படிச்ச துறையில நம்ம நம்ம நம்முடைய திறமைய காட்டி நம்ம ஜொலிக்கலாம் அது மூலமா நம்ம பண ரீதியாகவும் நம்~ ஒரு சுதந்திரமாக நம்ம இருக்கலாம் நமக்குன்னு ஒரு ஒரு accou~ ஒரு வங்கியில் ஒரு கணக்கு அப்படி இருக்கும்போது நம்ம சம்பாதிக்கிறோம் அந்த பணம் வந்ததுல இருக்கும்போது ஆஹ் நமக்கான தேவைகளோட நம்ம நிறைவேத்திக்கிறதுக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கும் பொ~ பொதுவாவே

அவுங்க இந்த மாதிரி வேலைகள் சென்ற அவுங்களுக்குன்னு ஒரு ஏன்னா அவுங்க வந்து ஒருவரை சார்ந்து இருக்க வேண்டியது இருக்கும் அவுங்க வேலை சென்ற அவுங்களுக்குன்னு ஒண்ணு வரும்போது அவுங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் ஒரு சாப்பாடோ ஒரு இடத்துக்கு போகணுமோ ஒரு ஒரு இந்த ஒரு ஒரு சேலைகளோ இந்த மாதிரி எதுவா இருந்தாலுமே நம்ம பண்ணிக்கிறதுக்கு நமக்கு கல்வி அடிப்படையா இருக்கு இது எல்லாத்தோட அடிப்படை வந்து கல்வி நிறைய இதுக்கு இப்ப தேர்வுகள் தேர்ச்சிமுறை அடிப்படையிலதான் எல்லாத்தையுமே எடுக்கறாங்க அப்ப அந்த அளவுக்கு நம்ம நம்மளை தயார்படுத்திக் கொண்டு நம்ம அதுல சிறந்து விளங்கணும் so எல்லாத்துக்குமே கல்விங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று பெண் குழந்தைகளுக்கு அதவிட ரொம்ப அவசியமான ஒன்று கல்வி, கல்வி வேலை இது மூலமா க~ ஒரு ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு கிடைக்கிற அந்த கல்வி அந்த குடும்பத்தையே அந்த கிராமத்துக்கே ஒளியாக அது மாறுதாம் இது சொல்றாங்க பெரியவங்க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

அதுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் நிறைய பெற்றோர்கள் வந்து அதை இது பண்ணி படிக்க வைக்கிறாங்க அப்போ நம்ம மாணவர்களாகிய நம்மளும் கல்வியினுடைய அவசியத்தை தெரிந்து கொண்டு அதை படிக்க வேண்டும் இப்பொழுது இருக்கிற அந்த கஷ்டம் வந்து நம்ம படிச்சு முடிச்சு ஒரு இடத்துக்கு நம்ம போகும் போது அது நமக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்காது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் கல்வி நம் அனைவருக்கும்

இருக்கிறது வந்து நல்லா அதுக்கான பாடத்திட்டங்களையும் நம்ம மாணவர்களுக்கு கொடுத்து நம்மளுடைய நம்மளுடைய பள்ளி கல்வித் தரத்தினை நம்ம மாற்றி

அஹ் பாடத்திட்டங்களில் ஏற்படுகின்ற மாற்றம் அவங்களுக்கு மிகப் பெரிய பலமாக இருக்கும் அதனால கல்வி எல்லாத்துக்குமே அவசியமான ஒன்று திரும்பவும் நான் சொல்ல வேண்டிய ஒன்று பெண் குழந்தைகளுக்கு கல்வி மிகவும் அவசியமான ஒன்று ஒரு பெண் படித்தால் அவ்~ அந்த வீட்டினுடைய அந்த தலைமுறையினுடைய எதிர்காலம் பிரகாசமாக மாறுகிறது இன்னைக்கும் நிறைய கிராமங்கள்ல பெற்றோர்கள் தங்களை வருத்திக்கொண்டு தன் பிள்ளைகள பெரிய இடங்களில் படிக்க வைத்து இங்கு வேலையில்லாமல் வேறு ஒரு இடங்களுக்கு வேலைக்கு அனுப்பி அவங்க அந்த கிராமத்திலேயே வசித்து தன் பிள்ள மேல படிக்கணும் அப்படின்னு பண்றாங்க அதனால அது மாதிரி ஆஹ் education ல இன்னும் கல்வியில இன்னும் நிறைய மாற்றங்கள் நம்ம கொண்டு வந்தா புது புது யுக்திகளை நம்ம கையாண்டோம்னா மாணவர்களுக்குமே அந்த க~ கல்வியில சில மாணவர்கள் இப்ப ரொம்பவுமே ஆர்வம் குறைஞ்சிட்டு வர்றாங்க அந்த ஆர்வத்தை நம்ம அதிகப்படுத்துறதுக்காக நம்ம சில யுக்திகளை கையாளும் பொழுது மாணவர்களுக்கு கல்வியின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் வெறும் எழுத்து படிப்பு அது மட்டும் கல்வி அப்படி இல்லாம அவங்களுக்கு அவங்கள வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் உத்வேகப்படுத்துற மாதிரியான கல்வியாவும் இருந்ததுன்னா அவுங்களுக்கு வந்து கல்வி ரொம்பவே வந்து ஆஹ் அவுங்களை வந்து இது பண்ணும் அவுங்களுக்கும் படிக்கணும்ங்கிற ஒரு

கல்வியைக் கற்கும் பொழுது அவுங்களுக்கே அத கற்பித்தல் கற்கப்படுறதுல ஒரு நல்ல ஒரு ஆர்வம் ஏற்படும் கற்பித்தல் பண்றவங்களுக்கும் அதுக்கான ஆர்வம் அதிகமா ஏற்படும் ஒரு மாணவன் பள்ளி வருவது புது புது அஹ் பாடத்திட்டங்களை தான் தெரிந்து படுத்திக் கொள்வதற்கும் இன்னைக்கு நம்மளுடைய வகுப்பில் நம் ஆசிரியர் நமக்கு என்ன பாடம் நடத்தப் போகிறார் அது எவ்வளவு சுவாரசியமாக இருக்கும் அதை மாணவர்கள் மத்தியில் நாம் கொண்டு வந்து கற்பிப்பவர்கள் கொண்டு வரும் பொழுது மாணவர்களுக்கு படிப்பில் மிக ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதுக்கு சில மாற்றங்களை நம்ம கொண்டு வந்தோம்னா மாணவர்களும் ரொம்ப ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் அந்த படிப்பை எடுத்து படிப்பாங்க ஆர்வம் இல்லாம இருக்கமாட்டாங்க பெண் குழந்தைகளோட ஆண் குழந்தைகளுக்கு படிப்பின் மீது ஆர்வம் குறைஞ்சுக்கிட்டே வருது அதை நம்ம இன்னும் அதிகப்படுத்தி அவங்களுடைய ஆஹ் படிக்கும் திறனை நம்ம அதிகப்படுத்துறதுக்கான அவங்கள ஈர்~ ஊக்கப்படுத்துறதுக்கும் ஈர்ப்புக்கும் நம்ம கால திட்டங்களை நம்ம கொண்டு வர்ற மாற்றங்கள் நுழைவுத் தேர்வில் மட்டுமல்லாமல் நிறைய மாணவர்கள் படிக்காம பாதியிலே ஒரு ஆர்வம் இல்லாம கல்வியை விட்டு செல்றாங்க அந்த மாதிரி விட்டு செல்லாம இருக்கிறதுக்கும் இந்த மாதிரியான இது வந்து நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இந்த ஒரு மாற்றம் நிறைய இதுக்கு வந்து உதவிகரமா நமக்கு இருக்கும் அதை நம்ம வந்து எப்படியாவது நல்ல முறையில அதை மாணவர்களுக்கு நம்ம கற்பிச்சு கொடுக்கும் போது அது அவுங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் நமக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் கல்வி மிக மிக முக்கியம் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சாமுரேகா அஹ் ரேபா ன்ட்டு சொல்லுவாங்க நான் என்னோட சொந்த ஊர் வந்து ஒரு சின்ன ஒரு கிராமம்தான் அஹ் என்னன்னுட்டு சொல்லணும்ன்னா ஒரு சின்ன கிராமம் கிராமம்ன்றது பா~ சின்ன ஒரு பஞ்சாயத்து கிராமத்தை விட கொஞ்சம் இப்ப கொஞ்சம் முன்னேறிக்கிட்டு வருது அத~ அதனால அப்படி சொல்லலாம் இங்க இப்ப நம்ம நம்மளோட ஒவ்வொரு படி ஒவ்வொரு நாட்டு நடப்பு என்ன ஊர் இது என்ன நம்ம ஊர் வழ~ பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய நா~ நாளடைவிலான வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கறது நம்ம நம்ம நம்ம ஊர்ல இருந்து சொந்த ஊரு எப்படி இருக்குங்கிறத வச்சு நம்ம கண்காணிச்சிக்கலாம் அப்படி பார்க்கும் போது இப்போ இப்~ இப்போ இன்றைக்குள்ள காலகட்டங்கள்ல பெ~ பெரிய ஒரு முன்னேற்றம்கிறது இந்த இந்த இது இன்டர்நெட் இத வச்சுதான் நம்ம முன்னேறிக்கிட்டு வருகிறோம் இதனால நம்ம என்ன பாதிக்கப்படுறதும் உண்டு நன்மைகளும் நிறைய உண்டு எதுவே எடுத்தாலுமே நன்மை தீமைன்னுட்டு ரெண்டுமே இருக்கத்தான் செய்யுது இதுல நம்ம நன்மைகளை பற்றி மட்டுமே பார்த்துக்கிட்டு போறோம் அதோட அதனால நமக்கு என்ன தீமைகள் நடக்குதுங்கிறதையும் நம்ம ஒரு பக்கம் பார்க்கத்தான் செய்வோம்

ஒரு இடத்துலன்னு இருந்து பயணம் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றதோ இல்லைன்னா இப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னுட்டு நம்ம பேசிக் கொள்றதோ தூது அனுப்புறதோ என்ன பண்ணுவோம்

ஆனா அது எதனால இன்டர்நெட்ங்கற ஒரு கண்டுபிடிப்பு நம்ம உலகத்துக்குள்ள வந்தனால அது எதனால அந்த வெச்சி நம்ம இப்போ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால நமக்கு நல்லதுன்னு பார்த்தா எல்லாமே அஹ் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில இப்போ வந்து அது இல்லாமலே உலகம் இல்ல அது இல்லாட்டா என்னதுதான் என்ன ஆவோம் நம்ம இப்போ அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்ன்னா எல்லாருமே அப்படியே பெரிய இதாதான் இருப்போம் இதில நம்ம என்ன பண்றோம்ன்னா நம்ம நிறைய மா~ சுற்றுச்சூழல மாசுபடுத்துறதையும் நாம பாக்கத்தான் செய்யணும் அதையும் நம்ம பொருட்படுத்தி அதையும் நம்ம கண்காணிச்சு அதுவும் ஏன் இப்படி ஆகுது இதனால இப்படி பண்ணியிருக்கோம் இந்த நம்ம நல்லதை மட்டுமே பார்த்துட்டு அதனால இப்படி என்ன நமக்கு மட்டும் என்னன்னுட்டு சொல்லப் போனா எல்லாரும் சுயநலவாதிகள் மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் சுயநலவாதிகள்ன்னுட்டு நம்ம நம்மளே அஹ் நம்ம வந்து நம்மள அப்படி சொன்னா நம்ம ஏத்துக்கிறது இல்ல நிறைய பேரு ஏன் mostly முக்காவாசி பேரு யாருமே ஏத்துக்க மாட்டாங்க நீ சுயநலவாதின்னா நம்மளால யாருமே நீ சொல்லியிருந்தாலும் என்னையும் ஏத்துக்கவே முடியாது இது அப்படிங்கும்போத அஹ் நமக்கு நம்ம சுற்றி உள்ள பறவைகள் முக்கியமா பறவைகள் சின்னஞ்சிறு குருவி குஞ்சுகள் குருவிகள் காக்கைகள் இதே மாதிரி எல்லாமே அஹ் எல்லாமே பாதிக்கப்படுது அஹ் அதெல்லாம் விட இப்ப பறவை~ பறவைகள் அதனால பாதிக்கப்படுது இல்லாம எதுனால மரங்கள் வெட்டுறதுனால இன்னொன்னு எதனால காடுகளே அழிஞ்சிருது எல்லா இடத்துலயும் நம்ம வந்து உம் இந்த என்ன இதா இப்ப இந்த waves வந்து போக வரக்கூடியதாக இருக்கணும் என்று நம்ம காடுகிளைகள அழி~ அழிக்கிறோம் அது நம்மளோட சுயி~ சுய இதுக்காக நம்ம நிறைய பேரு இந்த மரங்களுக்காக வீடு அது இதுன்னுட்டு நம்ம காசுக்கு பின்னாடி போறனாலதான் இப்போ எதுனாலும் இது இன்டர்நெட்ங்கிறது உலகத்துக்குள்ள வந்து இவ்வளவு வேகமா வளர்றது இதுனால நமக்கு அது அதனால நமக்கு ஒரு பயன் அந்த பயனால நம்ம நாலு பேர் இருக்கிறோம் அந்த நாலு பேருனால இன்னும் நாற்பது பேர்கிட்ட போய் சேருது அப்படிங்கிற வேகம் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அதிகரிக்க நிறைய ஆட்களை நிறைய மனிதர்கள

நமக்கு இது தொடரும் இது எல்லாமே நம்ம இதுக்காக use பண்ணிக்க~ பயன்படுத்தி கொள்கிறோம் அப்படி நம்ம பண்ணிக்கிறதுனால நமக்கு நல்லதுங்கிறது ஒரு பக்கம் அதனால நமக்கு என்ன காசு இதுனால அஹ் இ~ இதை வச்சுதான் நமக்கு காசு வருது இது இல்லாட்டா வருமானத்துக்கு நான் இங்க போவேன் இதனாலதான் நம்மளோட நம்மளே இப்ப சொல்றேன் நம்மளும் அதனால இருக்க முடியாது நம்மளும் இந்த காலத்துல இந்த தலைமுறையிலதான் இருந்து வாழ்ந்துகிட்டு வர்றோம் இது இல்லாம நம்ம அந்த காலத்துல எப்படி தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தோம்ன்னு கேட்டா இருந்தாங்களே என் தாத்தா எல்லாம் சொல்லுவாங்க அஹ் ஊர்ல trai~ இது அஹ் மின் மின் வண்டி எல்லாம் வரும் பொழுது இதெல்லாம் வரக் கூடாது first இந்த அஹ் இது இந்த கம்பிகள் எல்லாம் ஊர்ல இது நெட்டணும் இது போடணும்னு சொல்லும் போது அந்த காலத்துல பயந்தாங்களாம் என் தாத்தா எல்லாம் சொல்லுவாங்க பயந்து என்ன செஞ்சாங்க இதெல்லாம் வந்தா மக்களுக்கு என்ன ஆகிரும் இதெல்லாம் அவங்களுக்கு பின்னாடி உள்ளதைப் பத்தி எதுவுமே தெரியலையா அது ப~ படிப்பறிவும் இல்லாதவங்க அவங்களுக்கு புரியறதுனால நல்லதே புரியல ஆனா அவங்க அப்போ நினைச்சது என்னது ஆனா அவங்க நினைச்சது என்னது அவங்க என்னத்துக்கு பயந்திருந்தாங்களோ அது இப்ப நடந்துட்டேதான் வருது இதனால மக்களுக்காக ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருமோ இது இது வந்து அவங்களுக்கு எதாவது ஏதாச்சு தெரியாம தொட்டுட்டா என்ன பண்றது யாருக்காவது எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது இது அறுந்து விழுந்துருச்சுன்னா என்ன பண்ண அந்த மாதிரி மட்டுமே அவங்க யோசிச்சு

அப்படி சொன்னதுனால நான் first அப்படியே தடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அது~ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னுட்டு அவங்களுக்கு புரிஞ்சு இப்ப அதனால என்னான்ட்டு தெரிய வர்றதுக்கே அவங்களுக்கு இப்ப நாட்கள் எடுத்திருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம இப்ப கேட்கும்போதே என்ன சொல்லுவோம் இதனால ஏன் இப்படி யோசிச்சாங்க நமக்கு இதனால நல்லதுதானே ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லி இருப்போம் வரவே கூடா~ ஊருக்குள்ள வரக்கூடாது அவங்க சொல்லி இருக்காங்க அப்பான்னா என்ன ஓ நம்ம ஓ இப்போ தெருக்கு ரெண்டு மூணு அஹ் மின் கருவிகள் கருவி இல்லாத மின் கம்பிகள் சொல்றோம் கருவி இல்லாத ஊடே இல்லை ஒரு வீட்டிலே ஒரு

நமக்கு current ஆ மின்சாரம் இல்ல என்றாலோ இல்ல இன்டர்நெட் இல்ல என்றாலோ உலகமே மழுங்கி போன மாதிரி நம்ம உட்கார்ந்து பக்கத்து வீட்டு அலறி யார் இருக்குறா யாரு என்ன பண்றா இருக்குறாவா இறந்துட்டாங்களான்னு கூட தெரியாத அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு மூழ்கி போய் இருக்குறோம் ஆனா எதுனால நமக்கு எ~ என்ன ப~ பலன்களை மட்டும் நான் பாக்காம என்ன பாதிப்புகள் முக்கியமா இந்த கண்ண இந்த இருட்டுல உட்கார்ந்து பாக்குறதும் night உ அஹ் இரவு நேரங்கள்ல ரொம்ப நேரம் சென்று இருட்டுக்குள்ள உட்கார்ந்து பார்க்கிறதோ அதனால கண்ணுல எல்லாருக்குமே சின்ன சின்ன பிள்ளைங்களுக்குலாம் மூணு வயசு நாலு வயசு பிள்ளைங்க எல்லாம்

அஹ் ஏழு வயசு பிள்ளை ஏழு வயசு பொம்பளை பிள்ளை இவ்வளவு பெரிய ச~ கண்ணாடி போட்டிருக்கு அந்த பிள்ளைக்குள்ள power அவ்ளோ ஜாஸ்தியா அந்த அளவுக்கு அந்த பிள்ளைக்கு வந்து இது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அத வந்து அஹ் இந்த வயசுல உள்ள வரவே கூடாது இது ஆ~ அறுவை சிகிச்சை மூலமாத்தான் சரி பண்ண முடியும் இது சின்ன வயசுங்கிறதுனால இப்ப நம்ம அதுகூட பண்றது இதுதான் பின்னாடி வளரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றவங்க இருக்காங்க ரெண்டு பிள்ளைகளும் இத இத கொடுத்து தொலைபேசியை பே~ பேசுறாங்க பண்றாங்க அஹ் பாக்குறாங்க இப்ப எல்லாம் பெ~ பெ~ இது பெண்களும் என்ன சேந்து கொஞ்ச நேரம் எல்லாம் அழுதாலும் இல்ல துருதுருன்ட்டு ஓடிட்டு ஆடிட்டு திரிஞ்சிருந்தாலும் இது என்னான்ட்டு அவங்களே கையில கொடுத்து ஒரு மூலையில உட்கார வச்சிடுறாங்க அதனாலதான் இப்ப அந்த அளவுக்கு பாதிப்பே இன்~ இன்னொன்னு ஒரு பிள்ளை அஹ் என்ன இது கையில இத mobile வச்சுட்டு அஹ் தொலைபேசியை வச்சிட்டு இந்த வெட்டவெளியில வந்தப்ப கூட இந்த அதனால அவங்க பாதிக்கப்பட்டு அஹ் கீழே விழவேண்டிது கிணத்துல தவறி விழுந்து அது இறந்தது கூட அவங்க தெரியாம இறந்திருக்காங்க அதுக்குப்பிறம் பிள்ளைகள காணோமே அப்படின்னு கேட்கும்போது அந்த பிள்ளை இறந்து கிடந்திருக்கு so இந்த இந்த மாதிரி கூட

அவங்க பாவம் அது அவங்கவங்களுக்குன்ட்டு நம்ம இறைவன் கொடுத்தது அது நடக்கும் அத நம்ம மீற முடியாது ஆனா இது ஒரு அடியா தொலை~ தொலைபேசியிலயோ இல்ல கணினியிலயோ இந்த மாதிரி வசதிகள் வந்ததும் அதுல ஏதும் நம்ம நாட்கள் நாள் full ஆ இந்த நாள் முழுவதும் எட்டு மணி நேரம் தூக்கம் வேணுங்கறாங்க அதையே கூட பரவாயில்லை நான் ரெண்டு மணி நேரம் அப்புறமா தூங்கிக்கிறேன்

நாள் முழுவதும் உட்கார்ந்துட்டு செலவு பண்றதோ அஹ் இல்லைன்னா இது மத்தபடி வே~ வேற வேலைகள் என்னன்னுட்டு கூட நம்ம பார்க்காம வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னுட்டு கூட நம்ம நம்மளோட பிரியமானவங்கள கூட நம்ம கண்டுக்காம நம்ம அந்த மாதிரி விட்டு விடறது வந்து என்ன பின்னாடி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது ஒரு second இரண்டு மூணு விநாடிகளுக்குன்னு நினைச்சிருந்தாக்கூட நமக்கு அது என்~ என்ன விளைவை தருதுன்னுட்டு நமக்கு புரிஞ்சிருக்கும் இது இப்ப இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உம் நம்ம அஹ் எ~ எதிர்காலத்தை நோக்கி போய்க்கிட்டே இருக்கிறோம் அது சரிதான் அதுக்காக தற்காலம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்து அப்ப அதுக்காக அந்த நிமிடத்தை நம்ம அனுபவிச்சு நல்ல சந்தோஷமா நம்மளும் சந்தோஷமா இருப்போம் நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் பார்த்து வாழணும் hello அனுசுயா mam

எப்படி இருக்கீங்க?

நான் ரொம்ப நல்லாருக்கேன். news பாத்தீங்களா? ஆமா நிறைய news இருக்கு, நீங்க எதபத்தி கேக்குறீங்க? இப்ப வந்து நம்ம online order பண்ணி இந்த food எல்லாம் சாப்டாங்கள்ல நிறைய பேர் இப்ப சாப்பிடுறாங்க அதுல ஒரு கேரளாக ரெண்டு பேர் இறந்து போய்ட்டாங்க. அந்த மாதிரி ஒரு news கேள்வி பட்டேன்.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 ஆமா ஒரு nurse ம் student ம் இறந்து போயிட்டாங்க. ஓ சரி சரி நான் பாக்கல நீங்க சொல்றதுனால தெரிஞ்சிட்டேன்.

ஆமா இந்த வருஷ தொடக்கதிலேயே நிறைய இடத்துல வந்து பனி மூட்டம் விமானத்தையெல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க அதே மாதிரி நிறைய செய்தில வந்து போட்டுட்டே இருந்தாங்க நிறைய இடத்துல இந்த மக்களுக்கு வந்து ஆபத்துனு சொல்லி ஆஹ் வண்டியெல்லாம் விடாம ஆஹ் ரத்து பண்ணி வச்சிருந்தாங்க. விமானதெல்லாம் நிறைய விமானம் வந்து ரத்து பண்ணிருக்காங்க. ஊட்டில எல்லாம் அதே மாதிரி நிறைய நல்லா பனியா இருக்கு அப்டினு செய்தில போட்டிருந்தாங்க.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 flood எல்லாம் வந்து அந்த மாதிரியெல்லாம் இருக்குற மாதிரி கேள்விபட்டேன். ஆமா மழையில வந்து அந்த வெள்ள பெருக்கு அந்த மாதிரியெல்லாம் நிறைய இடத்துல வந்துட்டுதான் இருக்கு. ஆஹ் இந்த போன வருஷலாம் நிறைய வந்தது. நிறைய இடத்துல அந்த மாதிரி அழிஞ்சி வீடெல்லாம் இடிஞ்சி போய் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் இப்பதான தொடங்கியிருக்கு இனிதான் தெரியும் இந்த வருஷத்துல என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்டினு. ஆமா red alert orange alert அப்புறம் மஞ்சள் alert இதெல்லாம் கொடுத்திருக்காங்க மழைக்குமே.

ஆமாம் அப்புறம் வந்து இந்த நரபலி எல்லாம் கொடுத்தாங்க தெரியுமா கேரளால மூட நம்பிக்கையினால அந்த விஷயம் கேள்விபட்டீங்களா ஆமாம் நிறைய நிறைய செய்தி அந்த மாதிரி பாத்திருக்கேன் நிறைய பேர் ஆஹ் முன்னாடி ஒருத்தவங்க வந்து அவுங்க பொண்ண வந்து பொண்ணுக்கு வந்து ஏதோ ஆஹ் நேரம் சரியில்லை அந்த மாதிரி சொன்னோன அவங்க வந்து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 ஆமா கேரளாலயும் அப்படிதான். நிறைய பணம் வசதி வரும் உங்களுக்கு நீங்க வந்து ரொம்ப நாள் ஆரோக்கியமா இருக்கலாம் அந்த மாதிரி சொல்லி இங்க இருந்து நம்ம நம்ம தமிழ்நாட்ல இருந்து வேலைக்கு வேலைக்கு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

ஓ, ஆமாம் நிறைய இடத்துல இப்போ அந்த மாதிரி நடக்குது. ஆனா கொஞ்சம் வந்து ஆஹ் பிள்ளைங்களும் பாதுகாப்பா இருக்கனும் அதே நேரம் மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கனும்.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

ரொம்ப விமர்சியா celebrate பண்ணிட்டிருக்காங்க பொங்கலுக்கு ஆமாம் பொங்கலுனு சொல்லும்போது அது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எல்லாரும் அது ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஆனா பள்ளிக்கெல்லாம் நிறைய நாள் விடுமுறையெல்லாம் விடுவாங்க. சில கல்லுரிகளெல்லாம் பாத்தா பத்து நாள் விடுமுறை அந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறாங்க. அதுனால இப்போ இன்னைக்கும் நேத்துல இருந்தே பொங்கல் அந்த பொங்கல் அந்த ஆரம்பம் ஆகிட்டு எல்லா college லையும் பொங்கல் கலை நிகழ்ச்சி பொங்கல்லாம் வைக்கிறாங்க. இன்னைக்குமே நிறைய இடத்துல நிறைய கல்லுரி பள்ளில எல்லாம் காலையில பிள்ளைங்க எல்லாம் கோலம் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா கலை நிகழ்ச்சி வச்சி நிறைய விளையாட்டு போட்டிலாம் நம்ம கலாச்சார பண்போடு விளையாட்டு போட்டிலாம் நிறைய வச்சி அவங்க வந்து நல்லபடியா பண்ணி இன்னைல இருந்து நாளைல இருந்து leave கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கெல்லாம். ஆமா அப்புறம் நிறைய விளையாட்டு போட்டியெல்லாம் வச்சி ரொம்ப ஆஹ் கொண்டாடிட்டு அப்புறம் நிறைய விடுமுறையும் அளிச்சிருக்காங்க. ஆமா பொங்கலுனு சொல்லும்போதும் எல்லா இடத்துலயும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க பள்ளி கல்லூரினு இல்லாம நிறைய நிறைய நிதித்துறை இன்னும் நிறைய பெரிய பெரிய அலுவலகத்திலும் பொங்கல் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி ஆஹ் சிட்டாடை கட்டிக்கிட்டி அது வந்து எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து பண்ணும்போது அது கொஞ்சம் மகிழ்ச்சியாதான இருக்கும் நமக்கும். ஆமாம். அப்புறம் வந்து நிறைய படலாம் release ஆயிருக்கு பொங்கலுக்கு இப்ப வந்து ரெண்டு படம் release ஆயிருக்கு நம்ம அஜித்தோட படம் அப்புறம் விஜயோட படலாம் release ஆயிருக்கு வாரிசு அந்த படலாம் release ஆயிருக்கு பாத்தீங்களா

ஆஹ் cutout மேலேயோ அந்த புகைப்படம் மேலே ஏதோ ஏறிதனால கீழ விழுந்து அந்த அவரோட ரசிகர் வந்து இறந்துட்டாங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல கூட்ட நெரிசல்ல எல்லாம் அந்த அடிச்சிருக்காங்க

சின்ன சின்ன ரசிகருக்கெல்லாம் அந்த மாதிரி பெரிய பெரிய cutout லாம் வைக்க மாட்டாங்க. ஆனா கொஞ்சம் நல்ல எல்லா இடம் அந்த ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லா தெரியக்கூடிய ரசிகர்னா அவங்க வந்து அவங்களுக்கு ரசிகர் கூட்டம் ஒரு பட்டாளமே இருக்கும் அவங்க வந்து கூட கொஞ்சம் உற்சாகத்துல நிறைய விஷயம் பண்ணுவாங்க ரசிகருக்கு அந்த ஆளுக்கு வந்து நடிகருக்கு பால் அபிஷேகம் பண்றது இன்னும் பட்டாசு வெடிக்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க அதுனாலயே நிறைய பிரச்சனை வரும் ஆனா ஆனாலும் நிறைய பேரு பாக்கதான் போவாங்க. அந்த முத நாள் முத ஆஹ் மொத show பாக்குறது நிறைய பேருக்கு பிடிக்கும் ஆஹ் அப்புறம் வந்து இப்ப பொங்கல்னால நிறைய விலையெல்லாம் உயர்ந்திருக்கு காய்கறிகள் பழங்கள் எல்லாரும் பூக்கள் விலையெல்லாம் ரொம்ப உயர்ந்திருக்கு மக்களும் அத ஆர்வமா வாங்கி பொங்கல் கொண்டாட அதுக்கு வாங்கிட்டு போறாங்க ஆமா பொங்கல் இப்ப எந்த பண்டிகை எடுத்துக்கிட்டாலுமே அந்த பண்டிகை தொடங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி எல்லாம் கடையிலுமே விலை வந்து எப்பவுமே ஜாஸ்தியாதான் இருக்கும் நம்ம எதிர்பாக்ககுறதோட ஜாஸ்தியாதான் இருக்கும் ஆஹ் ஒரு அவங்களுக்கும் ஒரு இது கிடைக்கனும்ல அவங்களுக்கும் ஒரு எதாவது வாங்கனும் அப்படி சொல்லி அவங்க கொஞ்சம் கூட்டிதான் விப்பாங்க. ஆனா மக்கள் வந்து அது பண்டிகை காலம்னால அவ்வளவா பாக்க மாட்டாங்க பெருசா எந்த விலைக்கு கொடுத்தாலும் அத வாங்கி வீட்ல வாங்கிட்டு போய் பொங்கல் வந்து வைக்கலானுதான் இருப்பாங்க.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 ஆமா அதே மாதிரி நேத்துக்கே வடக்கு side லாம் நிறைய கரும்பு வந்து வண்டில வந்து இறங்கியிருக்கு. அதே மாதிரி பொங்கல் வைக்கக்கூடிய மஞ்சள் அது எல்லாமே மொத்தமா அங்க இருந்து ஆஹ் சில்லரை வியாரம் செய்றவங்கெல்லாம் அங்க இருந்து மொத்தமா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

ஆமா மூனு கரும்பு நூறு ரூபா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டிருக்காங்க. ஆனா வந்து கரும்பு வந்து எப்பவும் அவங்களுக்கு நிறைய கிடச்சிடுச்சுனா அவங்க வந்து லாபத்தை எதிர்பாக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு நிறைய விளைச்சல் இல்லேன்னா அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு விக்கக்கூடிய விலையிலதான் தருவாங்க. ஆமா அப்புறம் வந்து இப்ப பொங்கல் பரிசெல்லாம் எல்லாருக்கும் வழங்கிட்டிருக்காங்க பொங்கல் முன்னாடி எல்லாருக்கும் கிடைக்குற மாதிரி அடுத்தது பரிசு தொகையும் வழங்கியிருக்காங்க மக்களுக்கு ஆமா நிறைய இடத்துல கொடுத்துட்டேதான் இருக்காங்க. இந்த பதினாலாம் தேதி வரை கொடுப்பாங்க அப்படினு சொல்லி ஆஹ் செய்தில போட்டிருந்தாங்க நிறைய பேர் வாங்கி பயனடைஞ்சிட்டுதான் இருக்காங்க அந்த திட்டத்துனால ஆமா இப்ப வயசானவங்களுக்கெல்லாம் அவங்க account லையே போய் ஏறது மாதிரி வரிசையில நிக்க வேண்டாம் அந்த மாதிரியெல்லாம் வயசானவங்களும் ரொம்ப சிரமமா இருக்கதுனால அவங்க bank account லேயே அப்படியே ஆயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரி ஆமாம் வயசானவங்களுக்கு ஆஹ் நடந்து போறது கஷ்டமா இருக்கும்ல. அதுனால அவங்களுக்கு மட்டும் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. மத்தபடி எல்லாருமே ration கடையில போய் வாங்குறது மாதிரிதான் இருக்கும். ஆனா முன்னாடியெல்லாம் முன்னாடி உள்ள காலத்துல எல்லாம் எல்லாருமே சண்டை போட்டு அந்த பணம் கிடைக்குறதுக்கு வந்து சண்டை போட்டு எல்லாரும் வாங்கிட்டிருப்பாங்க. ஆனா இப்ப வந்து இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல

ஆமா அப்புறம் வந்து இந்த விவசாயகளெல்லாம் வந்து கரும்பெல்லாம் விளைச்சல் பண்ணி அவங்க வச்சிருந்தாங்க அப்போ வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து என்ன சொன்னங்கன்னா வந்து கரும்பெல்லாம் வந்து பரிசு தொகையில வந்து நம்ம வந்து சேக்கக்கூடாது போன வாட்டி நிறைய பிரச்சனை வந்துச்சி கரும்பு தரம் சரியில்லை அந்த மாதிரிலாம் மக்கள் சொன்னாங்க அப்படினு அப்புறம் வந்து சக்கரைலாம் நிறைய உற்பத்தி பண்ணாங்க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 ஆமா முன்னாடியெல்லாம் நிறைய இடத்துல பொங்கல் சாதனமே கிடைக்காம இருக்கும். அந்த அந்த கடையில போயிருக்கும் ஆனா மக்களுக்கு வந்து அது வந்து போய் சேராமலே நிறைய அவங்களே எடுத்துக்காங்கனு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ எல்லாம் ஒழுங்காதான் நடைமுறையில போய்கிட்டிருக்குனு நினக்கிறேன். ஆமா இப்ப வந்து ஊழல் எல்லாம் வந்து ரொம்ப தடுக்குற விதமா நிறைய நிறைய சட்டங்கள் அமல்படுத்துனதுனால இப்ப வந்து மக்கள ரொம்ப பயனடைஞ்சிருக்காங்க